எஸ்_எம் டயர்ஸ்னு ஒரு பிராண்டட் டயர்ஸ் ஓட பாக்ஸ் இருக்குது.

ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குது.

மேல ஒரு ஃபேன் ஓடிட்டிருக்குது.

அந்த சென்னை பிளைவுட் ரெட் கலர்ல எழுதிருக்காங்க.

எல்லாத்தையும் நீட்டா அழகா அடுக்கி வச்சிருக்காங்க.

சீலிங்ல குட்டியா வைட் கலர் லைட்ஸெல்லா பிட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க.

ரோட்டுக்கு ஆப் அடுத்த சைடுல கார் போயிட்டுருக்கு.

ஜன்னலோட கம்பிகள் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ணி இருக்காங்க.

பக்கத்துல ரெண்டு சைக்கிளும் இருக்குது.

வானம் பாக்க ரொம்ப அழகா இருக்குது.

தூரத்துல வீடுகள் இருக்கிறது எல்லாத்தையும் நம்மளால பாக்க முடியுது.

ஒரு ஜே_சி_பியும் மண் எடுக்கறதுக்காக அங்க வெச்சிருக்காங்க.

இங்க சண்டே ஹாலிடே போட்ருக்கு.

ஆப்போசிட் ரோட்ல ஒரு ரெட் கலர்ல ஆட்டோ போகுது.

மேல சீலிங்ல நிறைய வைட் கலர் லைட்ஸ் வச்சிருக்காங்க.